அஹ் வணக்கம் பவித்ரா மற்றும் பாரதி அஹ் வணக்கம் ராஜ்துரை பாரதி

இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை பத்தி எல்லாருமே யோசிச்சு வச்சுருப்போம் ஒரு இடத்துக்கு வந்து அழகை கொடுக்க வேண்டியது ஒரு பொருள் வந்துட்டு பாத்தீங்கன்னா மலர் அதாவது பூன்னு சொல்லுவாங்க பூவுல நிறைய ரகங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லல அஹ் அந்த பூ தான் ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னாலும் சரி ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி ஒரு கெட்ட காரியமா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு அழகை குடுக்க கூடியது இந்த பூக்கள் மட்டும் தான் இந்த பூக்களை பத்தி யாருக்கெல்லாம் தெரியும் பவித்ரா நீங்க சொல்லுங்களேன் அஹ் இப்போ பூவுன்னா வந்து எதுவுமே தெரியாம இருக்காது ஒரு கல்யாண வீடுகளா இருக்கட்டும் ஒரு பொறந்ததுல இருந்து இறப்பு வரையுலுமே வந்து நம்ம வாழ்க்கையில பூவுங்கற ஒண்ணு வந்து நம்ம எப்பையுமே வந்து உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்குறேன் அஹ் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம் பரத்

அது மட்டும் இல்லாம எல்லா விசயத்துக்கும் பூவை பயன்படுத்திக்கலாம் சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு பூவை வந்து நம்ம சாப்பாடுக்குமே use பண்ணிக்கலாம் நீங்க சொல்லுங்க அஹ் கண்டிப்பா பாரத் பாரத் அஹ் இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா புக்கள்லயே நிறைய வகை இருக்கும் இதுல வந்துட்டு அஹ் ஒரு பெண்ணினுடைய கூந்தலுக்கு அழகு தரக்கூடியது பூவுன்னு சொல்லுவாங்க அதுல வந்துட்டு அந்த பூ ரகங்களை பாத்தீங்கன்னா ரோஜா பூ இருக்குது மல்லிகை பூ இருக்குது கனகாம்பரம் இருக்குது அஹ் இன்னொன்னு இந்த மொட்டுக்கள் அதை எப்படி நான் சொல்லுவாங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியல அது பெண்களுக்கு மட்டும் தான் உம் பவித்ரா உங்களுக்கு தெரியுமா அஹ் எனக்கு தெரியும் ராஜதுரை உம் இப்போ வந்து ஒரு கல்யாண வீடுகளுக்கு செல்லும் போது எல்லாரும் வந்து இந்த முல்லை அரும்புன்னு சொல்லுவாங்க அது வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னொண்ணு மல்லிப்பூ சில பேருக்கு மல்லிப்பூங்குறது ரொம்பவே புடிக்கும் அஹ் அந்த பூக்கள் எல்லாம் வந்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அஹ் இப்போ பூ அப்படின்னு பாக்கும் போது நம்ம கொடியில இருக்குற பூவும் சரி செடியில இருக்குற புவும் சரி எந்த பூவுமே வந்து

உம் பூவே நிறைய ரகங்கள் இருக்கு தான் அஹ் இப்போ வந்து normal பூவுக்கு பதிலா இப்போ plastic பூ வேற வந்துருச்சு ஆனா normal பூ தான் ரொம்ப effective ஆ இருக்கும்

இப்போ பூக்கள்ல வந்துட்டு பூக்களை வந்துட்டு நான் கூந்தல் ஆஹ் திருமணம் அந்த நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம சில நறுமண பொருள்களுக்கும் பயன்படுத்துறாங்க ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய scent னு சொல்லுவாங்கல்ல perfume அந்த மாதிரி இதுக்கு கூட பயன்படுத்துறாங்க இதுல மல்லிகை பூ வந்து ரொம்ப அதுல முக்கியமா இருக்குதுனு சொல்றாங்க அப்படி பாக்கும் போது ஒரு மனிதனோட வேர்வை வாடை வெளிய வரக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இந்த நறுமண பொருட்கள் பூ பெரும்பாலும் உதவியது இப்போ பாரத் சொன்னாப்போல தேனீக்கள் தேனீக்களால தேன் கூட உணவு பொருள் கூட பயன்படுத்தப்படுகிறது ராஜதுரை நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு வருது அப்பப்போ சரியா பாத்துக்கோங்க ஆஹ் கண்டிப்பா பவித்ரா, பவித்ரா இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பூக்கள்ல நறுமண பொருட்கள் எல்லாம் தயாரி அதை பத்தி எதுவும் தெரியுமா

அது ஆஹ் அப்பறம் நிறைய இருக்கு சொல்லணும்னா ஆஹ் ஒரு பூவோட வாசனை அதுல இருக்கா அப்படின்னு நிறைய பேர் பாப்பாங்க ஆஹ் அப்பறம் பூக்கள்லயே வந்து நிறைய மருத்துவ குணமும் இருக்கு இப்போ நம்ம செம்பருத்தி பா பூவை சாப் சாப்புட்டா அது வந்து நமக்கு எவ்ளோ நன்மை தருது அதாவது அந்த பூவை சாப்பிடும் போது நிறைய பேருக்கு ரத்த சோகை இருந்தாலும் தீந்துருது அப்படின்னு சொல்றாங்க அப்பறம் அந்த குங்குமப்பூன்னு சொல்லுவோம் அது கூட பாருங்க ஒரு பூவுல இருந்து தான் எடுக்குறோம் அது எவ்ளோ நல்லாதா இருக்கு நமக்கு அது மாதிரி பூவோட பயன்கள்னு சொல்ல ஆரமிச்சா நிறையவே இருக்கு ஆஹ் பரத் உங்களுக்கு வந்து நீங்க அந்த headset னு ஒண்ணு use பண்றீங்களா இல்ல headset லாம் போடல ஆஹ் கொஞ்சம் volume வந்து நீங்க பேசும் போது உங்களோட பேச்சு வந்து தெளிவா விழ மாட்டேங்குது ஆனா பேசுறீங்க தெரியுது ஆனா சரி இப்போ நீங்க சொல்லுங்க பூவோட பயன்பாடு எதாவது ஹம் பூவோட பயன்பாடு வந்து திருமணம், சவ ஊர்வலம் அதே மாதிரி இருக்குறதோட நிறைய இடத்துல பூவை வந்து கோலத்துல use பண்றாங்க கலர் பொ கலர் பொடிக்கு பதிலா நிறைய இடத்துல அந்த கலர் கலர் பூவை எல்லாம் போட்டு அந்த கோலத்தை அழகுபடுத்தவும் அப்பறம் கோயில்ல உள்ள சாமிக்கெல்லாம் இது பண்றதுக்காகவும் அதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அது மாதிரி பல விஷயத்துக விஷேசத்துல வந்து அந்த பூவை வந்து ரொம்ப நல்ல நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ராஜதுரை நீங்க சொல்லுங்க ஆஹ் கண்டிப்பா பாரதி நீங்க சொல்ற போல நல்ல விஷயத்துக்கு கோயில் வழிபாடுகளுக்கெல்லாம் ஆஹ் பூ வந்து பயன்படுது அதாவது கோவில் வழிப வழிபாட பொறுத்த வரைக்கும் ஒரு சில பூக்களை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல பவித்ரா உங்களுக்கு எதாவது தெரியுமா

நம்ம வீடுகளில அதாவது புறப்புல இருந்து இறப்பு வரையலயும் பயன்படுத்துற பூவை வந்து அதிகமா நம்ம பயன்படுத்துவோம் இந்த மல்லி, ஆஹ் அது முல்லை இதெல்லாம் வந்து சில சாமிகளுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க வைக்க வேணாம்

தாமரை, அல்லி இதெல்லாம் நம்ம அதிகமா நம்ம பயன்படுத்தமாட்டோம் அதெல்லாம் கொண்டு போயி சாமிக்கு கொடுக்குறது வந்து நல்லது அப்படின்னு கூட சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். நந்தியாவட்டை பூ கூட அதிகமா சிவபெருமானை இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தாத பூவுல அவங்களுக்கு வந்து அது தூய்மையான பூவா நினைச்சு நம்ம கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லுங்க பாரத் உங்களுக்கு தெரிஞ்சதை ஹம் இந்த மாதிரி பயன்படுத்தாத பூவை வந்து கோயிலுக்கு கொடுக்குறாங்கல்ல அதே மாதிரி இந்த திருமணத்துல எல்லாம் decoration பண்றாங்கல்ல பின்னாடி background decoration எல்லாம் பண்றாங்கல்ல அதுலயும் அதே மாதிரி பூவெல்லாம் ரொம்ப நல்லா use பண்ணிக்கிறாங்க தாமரை, அல்லி அதே மாதிரி பூவெல்லாம் வந்து அதிகமா வச்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி பூவெல்லாம் வந்து நல்லா decoration க்கு அதே மாதிரி உள்ளதுக்கெல்லாம் நல்லா use பண்ணிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க அது ஆஹ் கண்டிப்பா பாரதி இப்போ பூன்னு சொல்றீங்கல்ல இப்போ தாமரைப்பூ சொன்னீங்க இந்த அல்லிப்பூ அல்லிப்பூவுல வந்துட்டு ஒரு உணவு செஞ்சு சாப்புடுவாங்க யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் சாப்பிட்டு இருக்கேன் ஆனா அது எப்படி இப்போ இந்த காலத்துல செய்யுறாங்களா என்னன்னு தெரியல இந்த அல்லிப்பூ வச்சு ஒரு சாப்பாடு செய்வாங்க பவித்ரா நீங்க உங்களுக்கு அது தெரியுமா அதுபத்தி